பொது வாகனங்களை பயன்படுத்தனும் அப்படின்னு நான் நினைக்குறன் அதாவது பொது ரயில் சேவை அதாவது பொது பேரூந்து இது மாதிரி விஷயங்கள பயன்படுத்தினா போக்குவரத்து நெரிசல் கொஞ்சம் குறையும் அப்படின்றது என்னோட நம்பிக்கை நீங்க என்ன நினைக்குறீங்க ரவி இதப்பத்தி கண்டிப்பா ரோஹினி நம்ம இப்போதைக்கு இந்த விவாதத்த இதோட முடிச்சுக்குவோம் நம்ம அடுத்த விவாதத்துல இத பத்தி நன்றி நன்றி அசோக் நன்றி நன்றி ரவி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

இதற்காகவே திறன் சோதனைகளுக்கு அவர்கள் உட்படுத்துவார்கள் என்றும் சொல்லும் இந்த அறிக்கை குறைந்தபட்சம் ஐந்து ஆண்டுகளுக்கு ஒருமுறை தர தேர்வுகளை ஆசிரியர்கள் எதிர்கொள்ள வேண்டும் என்பதே இக்குழுமின் ஆதாரம்